இந்த பைக்க ரோட்ல பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

சைடுல டூ வீலர் ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்காங்க இங்க ஒரு ஆம்னி வேன் இருக்கு.

இங்க ஜன்னல் குடுத்துருக்காங்க மேல டெராஸ் இருக்கு.

இந்த கேட் மெரூன் கலர்ல இருக்கு.

ஆட்டோக்கு பின்னாடி சைட்ல கொஞ்சம் மடங்கி இருக்கு.

இது பாக்க போட் ஹவுஸ் மாறி இருக்கு.

எல்லாமே டிஃப்ரென்ட் கலர்ஸ்ல இருக்குது டோர் ஓபன்ல இருக்கு.

இது டபுள் சைடு டோர் ஒரு டோர் ஓப்பன்ல இருக்கு.

இது ஒரு கட இந்த கடையில நெறயா ரேக் இருக்கு.

தூரத்துல சில வண்டிங்க பார்க் பண்ணிருக்காங்க.

அந்தக் கடைக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்க்காரு அவரோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இங்க ஒரு போஸ்ட் குடுத்திருக்காங்க தூரத்துல சில வீடுங்க தெரியிது.

இது ஒரு ஹாஸ்பிடல் இங்க நறைய சேர் போட்டுருக்காங்க.

இந்த ஒரு கார் இருக்கு ரெண்டு பைக் பார்க் பண்ணிருக்காங்க அந்த கார் ப்ளூ கலர்ல இருக்கு.

ரெண்டு பைக் பார்க் பண்ணிருக்காங்க இங்க ஒரு மனுஷன் பைக் பக்கத்துல நின்னுட்டுருக்கான்.

இத பாக்க கோவில் மாரி இருக்கு.

மேல ஒரு ரோடு போகுது சைட்ல செடிங்க இருக்கு கல்லிருகு.

இங்க ப்ளூ பிரவுன் பர்பிள் எல்லோ ஒயிட் பிங்க் கலர்ல ஐஸ் கிரீம் கெடைக்குது.